இப்ப அது சீட்டு எல்லாம் போடுறீங்கள்ல அது எப்படி ஓசி காசாயிடும்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

வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுத்ததுதான்

நீ என்ன night சமையல்

பொடி இருக்கு அதனாலே திவ்யாவ dosa ஊத்த சொல்லிட்டு இல்லனா இட்லி எதுனா ஊத்திட்டு பொடி வச்சு சாப்பிடணும் காலையில சாம்பார் சாதம் செஞ்சேன்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

எல்லாத்தையும் போட்டு சாம்பார் சாதம் வச்சிட்டேன் நேத்து வந்து அந்த வெள்ளையா ஒண்ணு இருந்துச்சியே அது என்ன சுரைக்காயா ஒண்ணு வாங்குனோமே

பரவாயில்லையே எதையும் waste பண்ணாம வச்சி இப்ப அந்த காயிலே இன்னொன்னு இந்த சேப்பங்கிழங்க அதுவும் வந்து இன்னொன்னு என்னது அந்த சேப்பங்கிழங்கும் ஆஹ் சேப்பங்கிழங்கும் கருணைக்கிழங்கும் இருக்குது சரி அது ரெண்டையும் போட்டு சனிக்கிழமை அன்னைக்கு காரக்குழம்பு okay

என்னாது? ஆஹ்

எத்தனை மணிக்கு தெரியுமா அடுப்பை நான் பத்த வச்சேன் ஏழே முக்காவோ ஏழு அம்பதோதானே பத்த வைச்சேனே பத்த வச்சிட்டு, நான் குளிக்கப் போனேன் எட்டு மணிக்கு cooker ஏ நான் மூடியிருப்பேன்

இல்லைன்னா கண்டிப்பா நான் சாம்பார் சாதம் கொஞ்சம் குடுத்திருக்பேன் நெய் எல்லாம் வேற ஊத்தி செஞ்சேன்

அஹ் சரி அதுக்கு சாம்பர் சாதம் புடிக்கும்ல aunty taste பாருங்கன்னு சொல்லிட்டுன்னு இல்ல காலையிலே நல்லா இருந்துச்சி நான் சூடா காலையிலே சாப்பிட்டேன் திவ்யாவுக்கு என்னனா நான் சீக்கிரம் செஞ்சிருந்தா நான் குடுத்துருப்பேன்றேன் நான் late செஞ்சதுனால தான் கொடுக்கல சீக்கிரம் செஞ்சிருந்தேன்னா நான் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் நானு soup யாரு குடிச்சா mutton soup உ

யாரு குடிச்சது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

அப்புறம் சரி கொஞ்சமா குடிச்சிட்டு குடு அப்படின்னா ரெண்டு வாய் குடிச்சிட்டு கொடுத்துட்டேன் நான் phone பண்ணி சொல்லலாம்னு தான் நினைச்சேன் நான் mutton வாங்கலை நீங்க என்ன நினைச்சீங்க அப்ப chicken soup ன்னு நினைச்சீங்களா அதை இல்லை mutton soup தான் தெரியும் அந்த அளவுக்கு தெரியாமயா நானு அப்ப நான் mutton வாங்கினது தெரியாது இல்ல உங்களுக்கு அதனால கேட்கிறேன் mutton நீ வாங்கினது தெரியாதே சரி வீட்டுக்கு வந்தேன். கேளுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜீவா soup வைக்கலாம்ல அப்படின்னுச்சி ஆஹ் மூணு பேருக்கு சளியா இருக்குல்ல அப்படின்னுட்டுச்சி அப்புறமேட்டு இவர்ட்ட சரி மூணு பேரும் ரொம்ப சளியா இருக்குது

சரி போயிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் இவர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

அதான் இவரு போயிட்டு வ~ அவரு கேட்கல இவதான் கேட்டா சரின்னுட்டு அதுக்கு அப்புறம் நூறு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படியே சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தாரு அப்போ அன்னைக்கே வேற திவ்யா கேட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல சரின்னுட்டு கொடுத்தேன் correct ஆ வந்தது, அஞ்சு glass தான் வந்துதே

நீ வாங்கறேன்னு சொல்லிருந்தா நான் கூடனாச்சி கறிக்கு காசு கொடுத்திருப்பேன் இல்ல நானே, அதுக்கப்புறம்தான் அனுப்பிச்சேன்

இல்லை செய்யறேன்னா என் கூட இது பண்ணா கூட, கூட நான் வாங்கித்தந்தர்றேன் நீ செஞ்சு ஒண்டி கொடு

அஹ் அஹ் சரி வாங்கும் பொது சொல்றேன் கறி நான் வாங்கிடுறேன் நீ செஞ்சு ஒண்டி கொடு அப்படி பண்ணிக்கலாம் என்னைக்காச்சும் உம் சரி

அப்புறம் இன்னைக்கு முடி cut பண்றேன் front ல front லயா

சொல்லவே இல்ல பாரு ஆஹ் சரி சரி நடத்துங்க நடத்துங்க ஏய் front ல cut பண்ணாலும் சரி back ல cut பண்ணாலும் சரி அப்ப சொல்லலை இல்லை அப்ப front ல cut பண்ணு ஆஹ் நமக்கு இந்த மாதிரி யாருன்னா பேசுறதுக்கு வந்து, time allow பண்ணா எல்லா விஷயம் வெளிய வரும்

நான் சாய்ந்தரமா சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன்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

காலையிலதான் இன்னைக்கு

சரி சரி cut பண்ணிச்சு அது சொல்லுச்சு cut பண்ணுடி நல்லா இருக்கும் அப்படின்னுச்சு சரி, ஆனா இவருக்கு தெரியாது. நானா போய் சும்மா போய் cut பண்ணிட்டு வந்தேன்.

சரி அதை சொல்லலாம்னு வந்தேன் சரி அப்புறம் எப்படியிருந்தாலும் night கீழேதானே உட்கார போறோம்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்குள்ள நீங்களே phone பேசணும்னு சொன்னியா சரி அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் சரி சரி உம் time முடிஞ்சுருச்சா~

இன்னும் வேற என்ன விஷயம் அவ்ளோதான் இப்போதைக்கு சரி okay bye cut பண்றேன் bye hello hello வணக்கம் சொல்லுங்க சுஜா நல்லா இருக்கீங்களா

super ஆ இருக்கீங்களா கேட்கவே மிக அருமையா இருக்கு

அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தாதானே நமக்கும் சந்தோஷம் அது என்னமோ சரிதான் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல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 என் புண்ணியத்துல அது சரி

உங்களுக்கு என்ன பண்ண முத எனக்கா என்ன பண்ணீங்க சொல்ல வார்த்தை இல்லை வார்த்தைகள் இல்லை அப்படி எது எதுவுமே பண்ணலை அப்படித்தானே அப்படியெல்லாம் சொல்லலை நிறையா இருக்கு சொல்லிட முடியுமா என்ன திடீர்னு call ஒரு வாரமா call கூட பண்ணல ஒரு வாரமா call பண்ணலையேன்னு தேடிட்டு நான்தான் பண்ணேன் நீங்களே பண்ணலையே அப்படி எல்லாம் கொஞ்சம் work அப்படியே busy யா போயிட்டு இருக்கு மிச்சபடி வேற எதுவும் இல்லை ஓ work னாலே எங்கள மறந்துட்டீங்களா அப்படி சொல்லலை எது சொன்னாலும் lock எப்படி பேசுறது இல்லை இல்லை lock பண்ணணும்ன்னு பேசலை சும்மா உன்ட்ட தான விளையாட முடியும் அதுக்காக அஹ் பரவாயில்லை பரவாயில்லை பேசுங்க நீங்கதானே அப்புறம் அப்புறம் உங்களுக்கு எப்படி போகுது business எல்லாம் business ஆ நானும் ஒரு ஒரு business ஆ கை வச்சு கை வச்சு ஒண்ணும் சரியா வர மாட்டேங்குது அதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணலாமா என்னா போங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தோம்னா start பண்ண அதை வந்து successful ஆ கொண்டு போகனும் எங்க கொண்டு போறது நம்மளே கொண்டு போகணும்னு நினைச்சா நம்ம சுத்தி இருக்கிறவன் ஏதாவது ஒண்ணு கெடுத்து விட்டறான் ஒண்ணும் சரியா set ஆக மாட்டேங்குது என்ன நமக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல அப்படியா எங்க போனவாட்டி போகும்போது சாமியார் கூட ஏதோ சொன்னாரு இந்த மாதிரி ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் தை மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு

எல்லாரும் தான் சொன்னாரு நானும் சரி நல்லா இருக்கும் போலன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஒண்ணும் சரியாகல நம்ம என்ன இன்னொரு time வேணா போய் பார்த்துட்டு வருவோமா

அது சரி இந்த மாறி பாக்குற business ல பண்ணணு பண்ணணு நெனச்ச ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது okay வா நமக்கு எது set ஆகும் நமக்கு எது வருமோ அதுதான் நம்ம செய்யணும் அப்படியா இந்த நல்லாதான் இருக்கு நம்ம அதை யோசிக்காமதானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் அதுவென உண்மைதான் புரியலை என்ன சொன்னீங்க நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் but வந்து எதுனாலும் நம்மளும் யோசிச்சு முடிவு எடுக்கணும்ல நமக்கு எது set ஆகுமோ அது வந்து உங்களுக்கு அது பிடிக்கும்ன்னா நீங்க first ஏ choose பண்ணி படிச்சு இருந்திருக்கணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து beginning ல இருந்தே இதை வந்து focus பண்றோமோ அதுதான் நமக்கு set ஆகும் டக்குனு பாதியில இருந்து எப்படி வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி பண்ண முடியுமா சொல்லுங்க பேசாம ஏதாச்சு course ஏதாவது படிச்சிருவோமா course ஆ என்னா course பண்ணலாம் course படிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப PG பண்ணதே waste ன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேளுங்கண்ணே

UG முடிச்சுட்டு ஏதாவது work க்க start பண்ணியிருந்தா அந்த two years நம்ம சம்பாதிக்கயாவது செஞ்சிருந்திருக்கலாம் ஆமா இப்ப PG முடிச்சுட்டு இது வரைக்கும் work யும் சம்பா~ work ஐயும் இது பண்ணிட்டு இப்ப PG படிச்சது waste உ work கும் ஒண்ணு சம்பளம் வர மாட்டேங்குது அப்படித்தானே சொல்றீங்க

இல்லை அப்படி படிச்சதுனால தப்பு அப்படி எல்லாம் இல்லை நம்ம correct ஆ choose பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து அது வேணா உண்மைதான் next next ஏதாவது இல்லை அதிலேயுமே UG முடிச்சுட்டு எத்தனையோ பேர் வந்து higher study பண்ணாம life ல i mean அப்பிடி சொல்லல higher studies பண்ணிக்கல ஏதாவது work போயிடு time இருக்கும் போது பண்ணிக்கல அப்பிடின்றப்ப ஏதும் தெரிஞ்சிக்காது

எப்பொழுதுமே படிச்சிட்டு ஒண்ணு படிச்சா படிச்சிட்டு இருக்கணும் படிச்சு முடிச்சவுடனே வேலைன்னா வேலை தேடணும் அந்த மாதிரிதான் நம்ம இருப்போம் அது தப்பு ரொம்ப படிக்கும் போதும் part time ஆ ஏதாவது ஒண்ணு work பண்ணணும் எ~ work பண்ணிட்டு இருக்கும் போதும் படிக்கணும் புரியுதா அந்த மாதிரின்னா life ல ஏதாவது achieve பண்ணுவோம்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

அது நம்ம அதுவேனா சரிதான் நமக்கு எங்க அதுவே வந்து ஒண்ணு பண்றதே நமக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது அப்படி நம்ம நினைச்சுட்டோம் ஏதோ ஒண்ணு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு செய்யாம எதுவுமே பண்ணாம

இல்லை எங்க area ல புதுசா இப்ப வந்து ஒரு பசங்க வந்து கடை போட்டு இருக்கானுங்க college படிக்கிற college படிக்கிற பசங்கதான் பாருங்களேன் பரவாயில்லை super என்ன கடை வந்து காலையில காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் college மதியத்துக்கு மேல வந்து momos கடை போட்டிருக்காங்க ஆஹ் evening வந்து four o clock ல இருந்து நீங்க பேசறது எனக்கு ஒழுங்கா கேக்கவே இல்ல கொஞ்சோ

ஆமா momos இப்பதான் எல்லா பக்கமும் அதான ரொம்ப famous ஆ போயிட்டு இருக்கு

இருக்கானுங்க காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் work afternoon மேல அதெல்லாம் ready பண்ணி ஒரு நாலு மணிக்கு மேல வந்து இந்த கடைபோட்டுருக்கானுங்க ஆஹ் செம idea செமையா pick up ஆகி போயிட்டு இருக்கு நல்லா மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அங்க போற மாதிரி பண்ணிட்டானுங்க அதே மாதிரி பேசாம நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது mini stall மாறி போடலாம் ஆஹ் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு food கூட வந்து okay அப்படின்ற மாதிரிதானே அவங்க சொன்னாங்க அதை start பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணா நீங்க try பண்ணிப் பாருங்களேன் உங்களுக்கு

ஏதோ படிச்சுட்டு அந்த வேலையை பாக்குற அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க

இந்த மாறி ரெண்டு மூணு இடத்துல வந்து பாத்திருக்கேன்

இப்ப வந்து கன்னி வெட்டின்னு சொல்லிட்டு tollgate இருக்குல்ல நம்ம tollgate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

அதை வந்து அதையே வந்து full ஆ நல்லா decorate பண்ணி super ஆ வச்சிருக்கானுங்க பரவாயில்லையே என்னென்ன எல்லாம் நாங்க பண்றாங்க அங்க வந்து இந்த வந்து soup உ ஆஹ் அந்த healthy யான items எல்லாமே வச்சிருக்காங்க

sandwich வண்டிக்கடையிலேயே வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இதுல

அந்த வண்டி கடையா இருந்தாலுமே அதை correct ஆ look ஆ எல்லாமே கொண்டு வந்து set பண்ணிட்டு இருக்காங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்பவுமே பெரிய விஷயம்தானா

அதுதான் இப்போ நம்மளே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த work வேணா பண்ணலாம்

கொஞ்சம் நல்லாவே best ஆ கொண்டு வந்தரலாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா நானும் அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலே ஒண்ணும்